ஹம் கோடை காலத்துல என்னென்னா நம்ம வந்து எனக்கு office ல வேலை பார்க்கும் போது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்ல வேர்த்து அந்த மாதிரி fan போட்டாக் கூட நமக்கு வந்து அதெல்லாம் ஆஹ் கட்டுப்படுத்தவே முடியாது.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 இந்த கோடை காலத்துலலாம் ரொம்ப சூடா இருக்கு, அப்படின்னு சொல்றாங்க நம்ம பூமி கூட ரொம்ப சூடாயிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க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 இந்த கோடை காலத்துல காலையில வெளிய போனாலே அவ்வளவு சூடா இருக்கும். அதே மாதிரி night full ஆ தூங்கவே முடியாம, பிள்ளைங்களும் தூங்க மாட்டாங்க நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க. ரொம்ப rush ஆ ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆமாக்கா இப்போ பாருங்க இப்போ வந்து டெல்லியிலே பனி மூட்டனாலே வந்து lockdown போட்டிருக்காங்க இனி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குளு~ அந்த இதை, இதை, கோடை காலம் வந்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாம இதை ரொம்ப மாசு அடையுது. ரொம்ப இது மண்ணு பறக்குது. அதனால நாங்க lockdown போட்டோம். யாரும் வண்டி எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளிய போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஹ் ஊர்லயே வர தொடங்கிடுச்சு பாத்தீங்களா ஆமா ஆமா அதே மாதிரி வந்து இந்த foreign culture பார்க்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்ட்டு எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சூடா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப குளிருது. இங்கே வந்து ரொம்ப குளிச்சு வெளியே கூட இறங்க முடியாது. வேலைக்கெல்லாம் போக முடியாது ஆஹ் sweater லாம் போட்டுட்டு அவங்க full ஆ என்ன சொல்றது? room க்குள்ள இருந்தாக் கூட அவங்க வந்து வெளிய இறங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு குளிர இருக்குமாம். அந்த நேரம், அதே மாதிரி கோடை காலத்துல பெறகு நம்ம கோடை காலம் கூட நம்ம சமாளிக்கலாம். வெளியிடத்துல வெளிநாட்டுகள்ல பாரு கோடைக்காலம் வந்தா அப்படி இருக்கும். அப்படின்னா ரொம்ப heat நம்மளை விட high மடங்கா இருக்கும். அங்க வெளியவே போக முடியாது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாக்கா மே~ மிந்தியெல்லாம் நம்ம ஊரு climate எல்லாம் நம்ம ஊரு இதுல வந்து எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப நம்ம ஊரை வந்து, மா~ வெளிநாடு மாதிரி மாறிக்கிட்டே வருதுல. வெளிநாட்டுலேயே வந்து என்ன சொல்லுவாங்க வெளிநாட்டுல குளிர்ன்னா ரொம்ப குளிர இருக்கும். அஹ் சூடுன்னா ரொம்ப சூடா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஊர்லயும் அந்த சூடு வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. நம்மளோட மாசு இதனால எல்லாரும் மரம் வெட்டுறாங்க. மரம் இப்ப மரம் இருந்தா கூட அந்த காத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நம்மளுக்கு ஒரு fan கூட வேண்டாம் fan னு AC கூட வேண்டாம். இந்த மரம் இருக்கறதுனாலயே அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய AC மாதிரிதான் இருந்தது. ஆனா, இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? மரம் வெட்டுறாங்க மரம் வெட்டுறதுனாலயே, நம்மளுக்கு வந்து மழை பெய்யாம போகுது மழை பெய்யாம நம்மளுக்கு திரும்பவும் சூடு ஏறிட்டேதான் வருது.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

மூக்குல அஹ் மூக்குல எல்லாம் போயி ஆஹ் காதுல போயி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நீ கேள்விப்பட்டிருக்கிறியா பிரியங்கா மண் வந்து காத்து மாதிரி அடிக்குமாம்

எப்படி நான் வந்து இனி இந்த கோடைகாலத்தை எப்படி நம்மெல்லாம் தாக்கு பிடிக்கப் போறோம்ன்னு தெரியலை

ஹம் ஹம் நம்மளுக்குத்தான் நாலு ப~ ப~ நாலு பருவங்களும் உண்டே காலங்கள் இனி கோடைகாலம் முடிஞ்ச உடனே இலையுதிர் காலம் வரும். அதுல எல்லாம் நம்மளுக்கே ஒரு feelings ஆ இருக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு செடி செடியிலுள்ள இலை எல்லாம் உதிர்ந்து போகும்போது நம்மளுக்கே ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். செடி பட்டுட்டோன்னு நினைப்போம். ஆனா வந்து நம்மளோட காலநிலையில வந்து எல்லா செடிக்குமே வந்து அந்த இலை வந்து உதிர்ந்து போகும். அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆமா பிரியங்கா அந்த ச~ செடியெல்லாம் பார்க்கவே ரொம்ப, அது என்ன சொல்றது எவ்வளவு பூத்து குலுங்கி, அழகா பார்க்க அழகா இருந்த செடியெல்லாம் இப்ப பார்க்க வந்து ஒரு மாதிரியே என்ன சொல்றது கம்பு மட்டும் நிக்கும் ஒரு இலை கூட இருக்காது பூ இருக்காது பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இல்ல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 ஆனா, என்ன நம்மளுக்கு, ஒரு இது என்னன்னா ஒவ்வொரு பருவநிலையில நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி பழங்கள் ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு பருவ நிலைக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து விளைச்சலை தரும். பார்த்திருக்கீங்களா இப்ப வந்து இந்த கோடையில வந்து தர்பூசணி நுங்கு, இதுல வந்து நல்ல விளைச்சல் இருக்கும். குளிர்காலத்துல வந்து இந்த strawberry, apple அந்த மாதிரியான அந்த குளிர் பிரதேசத்துல வளர்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப விளைச்சல் இருக்கும் உங்களுக்கு இந்த இலையுதிர் காலத்துல என்ன விளைச்சல் இருக்கும்னு தெரியுமா? இலையுதிர் காலத்துல தெரியலயே, என்ன விளைச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு இலையெல்லாம் உதிர்ந்து நம்ம வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. அந்த மாதிரிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேற எதாச்சும் நீ கேள்விப்பட்டிருந்தினா சொல்லு பிரியங்கா

சரி சரி சரி பிரியங்கா அந்த இலையுதிர் காலத்துல வந்து, இலை எல்லாம் கரைஞ்சு போயிரும். அடுத்து வந்து, திருப்பி துலக்குமா திரும்ப வந்து நம்ம அப்படியே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 அந்த நேரம் வந்து நிறைய birds ல நிறைய பறவைகள் எல்லாம் வந்து பாட்டு பாடும் அந்த மாதிரி ரொம்ப jolly ஆ இருக்கு நீங்க அந்த ஒரு கதை கேட்டுருக்கீங்களா? ஒரு பூதக்கதை ஒண்ணுத்துல, பூதம், ஒரு தோட்டம் வச்சிருக்கும் அந்த மாதிரி கேட்டுருக்கீங்~ சொல்லு பிரியங்கா நான் அதையாவது சொல்லு பிரியங்கா.

யாரையுமே அந்த ஊ~ அந்த ஊருக்குள்ளேயே விடமாட்டாங்களாம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளு அந்த குழந்தைங்க எல்லாம், அந்த தோட்டத்துக்குள்ள விளையாடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப வந்து இலையுதிர்காலமா இருந்திருக்கும். எல்லாமே பட்டு போயிரும். உடனே இந்த பூதத்துக்கு ரொம்ப சோகமாயிடுமாம்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 எல்லாருமே, இந்த குழந்தைங்க வந்ததுல இருந்து அந்த ஆஹ் மரம் எல்லாம் நல்லா செழித்து நிறைய பூ பூத்து, நிறைய காய் காய்க்க தொடங்கிடுமாம். நிறைய ப~ குயில் எல்லாம் வந்து பாட்டு பாட தொடங்கிடுமாம். அதுல இருந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த பூதம் வந்து,

இப்படி இந்த பூவெல்லாம் இவ்வளவு வாசனையா இருக்கும். அந்த கதை கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு வசந்த காலம் வரணும் அப்படின்னு ஒரு தோணும். அந்த மாதிரி இருக்கும் அந்த கதை ஆமா பிரியங்கா recent ஆ நான் ஒரு செடி நட்டேன் ஜாதிமல்லின்னு சொல்லிட்டு அது என்ன தெரியுமா பண்ணும் கொஞ்ச நாள் நல்லா தெளித்து, அழகா செழிப்பா நிக்கும். அடுத்தது இரண்டு நாள் போய் பார்க்கும் போது செடியில உள்ள இலை எல்லாம் உதிர்ந்து, கம்பு மட்டும் நிக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு பிரியங்கா ஆஹ் அதுக்கப்புறம் என்னன்னா இது வராதோ, இது பட்டு போயிருமோ, அப்படின்னு நான் நினைச்சேன். அடுத்தது நான் நினைச்சேன் சரி வந்தா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணியை ஊத்திட்டு ஊத்திட்டு நானும் வருவேன். இப்ப பார்த்தா, நம்மளுக்கு ஏற்கனவே இருந்துச்சல்ல செடி, அதைவிட நிறைய கிளை கிளையாட கிளைகள் நிறைய வந்து கொஞ்ச கிளைகள் ஏற்கனவே ஒவ்வொரு கிளை இருந்துச்சு அந்த கிளைக்குள்ள இன்னும் நிறைய கிளை வந்து இப்ப வந்து மொட்டு வந்திருக்கு பூத்து,

ஆமா என்ன தெரியுமா? நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு செடி நட்டு அது வந்து ரொம்ப இதா இருக்கும்போது இப்ப கூட நம்மளோட இது தமிழ்~ தமிழ்நாட்டுல உள்ள தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து என்னன்னா இந்த கோடை காலத்துல வந்து ro~ இந்த rose எல்லாத்தையும் வந்து ஊட்டியில வச்சு அதுவே ஒரு கண்காட்சின்னு சொல்லி நடத்தி அதை பார்க்கும் போது நம்மளுக்கும் வந்து நம்மளுக்கும் ஒரு செடி வளர்க்கணும் அந்த மாதிரி ஒரு இதை இது விழிப்புணர்வு இப்படி நிறைய கண்காட்சி வச்சிருப்பாங்க. அந்த கண்காட்சியில ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மா~ மாதிரி வந்து அவங்க வந்து

ஆமா ஆமா அதே மாதிரி என்னன்னா இந்த கோடை காலத்துல வந்து இந்த இளநீர் அந்த நுங்கு, அதெல்லாம் விக்கிறவங்க வந்து ரொம்ப லாபம் எடுப்பாங்க பாத்துருக்கிறியா ஏன்னா வந்து குளிர்காலத்துல யாருமே அந்த things அ வாங்கமாட்டாங்க வாங்கி குடிக்க மாட்டாங்க ஆ~ ஆனா, வந்து இந்த கோடை காலத்துல அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டா மட்டும்தான் உடம்புக்கு health ஆ இருக்கும். சூடு தணியும் அப்படின்னு சொல்லிட்டு கோடை காலத்துல வாங்கி சாப்பிடும்போது இவங்க rate அ கூட்டி அந்த climate க்கு ஏத்த மாதிரி அவங்க வியாபாரத்தையும் ஆஹ் correct பண்ணி வித்துருவாங்க பார்த்திருக்கிறீயா நீ ஆமா அதே மாதிரி குளிர்காலத்துல வந்து சுக்கு காப்பி விக்கிறேன் அந்த மாதிரி விக்கிறேன் நிறைய மாதிரி அந்த நம்ம குளிர்காலத்தை வந்து நம்மளோட ம~ உடம்பு வந்து தாங்குற level க்கு நம்ம என்னெல்லாம் குடிக்கணுமோ, அதை எல்லாத்தையுமே விக்கறேன்னு சொல்லிட்டு அதிலயே பாதி இது வாங்கிடுவாங்க இப்ப பாருங்க ice cream எல்லாம் வந்து இந்த மத்த காலங்கள்ல வந்து விக்கிறதை விட அஹ் இந்த கோடை காலத்துல ரொம்ப அதிகமா விக்கும் பாத்துருக்கீங்களா?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

அதே மாதிரி இது குளிர்காலத்துல ஒரு coffee குடிச்சா, நல்லா இருக்குமோ? அப்படின்னு தோணும் அதே மாதிரி, இந்த இது அஹ் இது இலையுதிர் காலமும் இது அஹ் வசந்த காலமும், நம்மளுக்கு அவ்வளவா வந்து ஒரு பெரிய இதுக்காகவும் இருக்காது. நம்மளோட main ஆ நம்மளுக்கு எடுக்கறது வந்து, காலங்கள்ல வந்து main ஆ நம்ம இது பண்றது வந்து கோடை காலமும், குளிர்காலம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப body affect ஆகுற மாதிரி வரும். நம்மளுக்கு இந்த வசந்த காலத்திலேயும் வந்து என்ன பண்றதுன்னா வசந்த காலம், அந்த அஹ் இன்னொரு காலம் இலையுதிர்காலம் அதெல்லாம் வந்து பெரிய பாதிப்பு இருக்காது இல்லை பிரியங்கா நமக்கு. நம்ம skin effect அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நம்ம வந்து எப்பவும் போல climate இருக்கிற மாதிரியே இருக்கும் இருக்கும். அதனால வந்து, நமக்கு அது பெருசா தெரியலை. ஆனால் அந்த குளிர்காலமும், கோடை காலமும், நமக்கு இதுதான் குளிர்காலம், இதுதான் கோடைக்காலம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியப்படுத்துது இல்லை அந்த climate வானிலை ஆமா நம்மளுக்கு அஹ் இப்ப வந்து குளிர்காலம் வந்தாலே எல்லாரும் அடுத்து சொல்லுவாங்க இதுகூட நம்ம தாக்குப்புடிச்சிருவோம் அடுத்தது கோடை காலத்துக்கு போகும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு ஆமா பிரியங்கா இது வந்து என்னனா மழைக்காலத்துல பாத்திருக்கிறியா? மழை வரும், மழை வரும்.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

ஆனா, எதுக்கு மழைக்காலம் ரொம்ப புடிக்கும் ஏன்னா மழைக்காலம் வந்தாதான் நம்மளுக்கு leave விடுவாங்க school க்கு leave விடுவாங்க college க்கு leave விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதனால எனக்கு மழைக்காலம் ரொம்ப பிடிக்கும்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

ஆமாக்கா மழை வந்து ஒரு பெரிய இது. நம்மளுக்கு வந்து, பூமித்தாய் தந்த ஒரு பெரிய பொக்கிஷம் ஆனா வந்து நம்ம வந்து அதை அழிச்சிட்டே இருக்கோம். ஒவ்வொரு காலத்திலேயும் வந்து இது பண்ணிட்டு நம்மளோட so இது, பூமியை வந்து நம்ம மாசுபடுத்துறதாலே நம்மளோட மழையும் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருதா

அதுக்கு main காரணம் வந்து நம்மளுக்கு மரம்தான். நம்ம மரம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு பெரிய காற்றெல்லாம் தருது. ஆனா, நம்ம மரமே அழிச்சிட்டு வர்றோம்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 அப்படி நினைப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு இந்த உலகத்துல எல்லாமே அப்படித்தானே, அது வேணும் அது வந்தா இது வேணாம், இது வேணும் இது வேணும்னா, அது வேணும். அந்த மாதிரி தானே இருக்கும். அதனாலதான் அப்படி எல்லாம் அப்படி ஆமாக்கா, எல்லா காலமும் வந்து அஹ் நம்மளுக்கு ஒவ்வொரு காலத்துலயும் ஒவ்வொரு இது கிடைக்குது. எல்லா காலங்களிலும் நல்ல காலம்தான். நம்ம correct ஆ use பண்ணிக்கிட்டா அது எல்லாமே correct ஆதான் இருக்கும். சரி பிரியங்கா okay பிரியங்கா bye bye உச்சம் ஒன்று குரு அங்கத் தேவ்ஜீ குரு அங்கது சாஹிப்ஜி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் சீக்கியர்களின் இரண்டாவது குரு ஆவார் முகலாய பேரரசர் ஹூமாயூன் இந்தியாவை ஆண்ட ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு முதல்

குரிய காலம் சீக்கியத்தின் தோற்றம் வளர்ச்சி மற்றும் அமைப்புக்கு மிகவும் முக்கியமானது அவரது குரு காலத்தில் சீக்கியம் மீண்டும் பிறந்தது அதன் அடித்தளம் குருநானக் தேவ்ஜியால் அமைக்கப்பட்டது குரு அங்கத் தேவ்ஜி இந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றி சீக்கிய மதத்தை வலுப்படுத்தினார் குரு அங்கத் தேவ்ஜீயின் பிறப்பு குரு அங்கத் தேவ்ஜீ பெரோஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள மாதா சரண், பாபா ஃபெரு மால் மற்றும் மாதா தயாஜீயின் வீட்டில் பிறந்தார் ஒன்று

மாதா சரண் முற்றிலும் அழிக்கப்பட்டது எனவே பாபா ஃபெரு மால் தனது குடும்பத்துடன் அரிக்கே கிராமத்திற்கு வந்து பின்னர் காது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 கதூர் சாகிப் மஹேமே சௌதிரியை மணந்தார் மணந்தனர் அவர்கள் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்~ பத்தொன்பதில் பதினைந்து வயதில் திருமணம் செய்து கொண்டனர் கிபி மகள் தேவி சந்த் தங்கள் கிராமத்திற்கு அருகிலுள்ள காதூரில் பிறந்தார் குரு அங்கத் தேவ்ஜியின் முதல் பெயர் என்ன?

பாய் லெஹனாஜியின் குழந்தை பருவம் மிகுந்த அக்கறையுடனும் நல்ல வளர்ப்புடன் கழிந்தது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 கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவர் தனது மாமியார் குடும்ப கிராமமான சங்கட் கிராமத்திற்கு சென்று சிறிது காலம் தங்கினார் இங்கு அவரது இரண்டு மகன்கள் தாசு மற்றும் டத்து மற்றும் இரண்டு மகள்கள் பிபி அனோஜி மற்றும் பிபி அமரோ ஆகியோர் குரு அங்கத்திற்க்கு பிறந்தனர் டேவ் ஜி அம்மா ஆளுமை அவள் மீது ஆழமான மற்றும் நீடித்த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 குரு பதவியை அடைந்த பிபி அமோரோ ஜி குரு அங்கத் தேவ்ஜி மற்றும் அவரது குடும்பத்தினர் முதலில் யாருடைய பக்தர்கள்

ஒவ்வொரு ஆண்டும் பாபா ஃபெரு மால்ஜி அம்மனை தரிசனம் செய்ய கூட்டத்தை கூட்டி செல்வது வழக்கம் ஒன்று ஒன்று ஆயிரத்தி ஐநூத்தி இருவத்திஆறில் பாபா ஃபெரு மாலின் முன்னேற்றத்திற்கு பிறகு தேவி யாத்திரையை வழிநடத்தும் பணியை பாய் மேற்கொண்டார் லெஹனாஜி பாய் லெஹ்னாஜி எதனால் பாதிக்கப்பட்டார்?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 சீக்கியரான பாய் ஜோதா ஒரு சாகிப்பின் கீர்த்தனைகளை கேட்டதும் அவர் தனது மொழியில் மிகவும் அன்பாகவும் இனிமையாகவும் பாடிக் கொண்டிருந்தார் சாகிப் எப்பொழுதும் சிறியவராக இருக்கிறார் ஏனெனில் அவர் மகிழ்ச்சியை பெறுகிறார்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

காரனுக்குப் பிறகு அவர் கர்தாபூரில் குடியேறினார் மேலும் தனது வீட்டை பொறுப்புகளையும் பிரசங்கம் பரப்புதல்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 கடந்த ஆண்டைப் போலவே பாய் லெஹனா ஒரு தலைமையில் தேவி தரிசனத்திற்கு தன்~ தயாராகிக் கொண்டிருந்தது ஆனால் இந்த முறை அவர்களின் மனம் வேறு எங்கோ இருந்தது அவர்கள் கர்த்தாபூரை அடைந்ததும் அவர்கள் குழுவை விட்டு வெளியேறி குரு நானக் சாஹிப் ஒரு சிங்கிடம் கேட்டார்கள் நான் பார்க்க வேண்டும் முகவரியை சொல்ல முடியுமா அவர்கள் குதிரையின் கடிவாளத்தை கேட்டு என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களை அவர்களிடம் அழைத்து செல்கிறேன் அவர்கள் தர்மசாலை அடைந்ததும் குதிரையை இங்கே கட்டி விடுங்கள் என்று கூறி மறு கதவு வழியாக உள்ளே நுழைந்தனர் பாய் லெஹனாஜி தலை குனிந்தார் அவர் தலையை உயர்த்தியபோது குருநானக் சாஹிப் அவருக்கு முன்னால் அமர்ந்திருந்தார்

மற்றும் பொறுப்பை ஏற்றுகொண்டதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அவர் அளித்தார். இருப்பினும் குரு சாகிப்பின் சொந்த மகன்கள் தங்கள் வேலையை சிறியதாகவோ அல்லது அற்புதமானதாகவோ கூறவில்லை இந்த முறை குரு சாகிப் பாய் லெஹனாஜியின் திறமையையும் அவருக்குள் இருந்த தீப்பொறியையும் அங்கீகரித்தார் தனது தேர்வில் தேர்ச்சி பெற்றார். அதில் அவர் தேர்ச்சி பெற்றார் இதில் போன்ற பல தொடர்புடையவர்கள் சேற்றிலிருந்து ஒரு கிண்ணத்தை வெளியே இழுப்பது வளைக்க எலியை தர்~ வெளியே எறிவது குளிர்காலத்தில் குருநானக் சாகிப்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

அஹ் நல்லா இருக்கேன் அருண் நீங்க எப்படி இருக்கீங்க அஹ் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா அஹ் சாப்பிட்டேன் evening snacks tea குடிச்சேன் உம் அப்படியா

பொங்கல் எல்லாம் எப்படி கொண்டாடுனீங்க பொங்கல்ல

உம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததா

பொதுவா பொ~ பொங்கல் அப்ப காலையில எத்தனை மணிக்கு எழுந்தீங்க காலையில காலையில ஒரு ஆறு மணி ஆறு மணி போல எழுந்திருவீங்க பொதுவா வந்து இந்த பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் கதிரவன் உதிக்கிறதுக்கு முன்னாடியுமே பொங்கல் வந்து வச்சு முடிச்சிருவாங்க இப்ப இப்பயும் அந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கா இப்ப அந்தப் பக்கம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அந்த கிராமத்து side இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க நகரத்து side இருக்கிறவங்க நகரத்து பக்கம் இருக்கிறவங்க வந்து நல்ல நேரம் பார்த்து வைக்கிறாங்க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 அஹான் இல்லை

நெய்க்காரப்பட்டிங்கற எடத்துல ஜல்லிக்கட்டு நடக்கும் நான் TV ல பார்த்திருக்கேன் ஆனா அங்க போனதில்லை போற போற சூழ்நிலை அமையலை அஹ் நேரடியா வந்து போய் வந்து பார்த்ததில்லை okay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

அஹ் பொங்கல் அப்போ மட்டும்தானே leave அப்போ உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம் கோயிலுக்கு போவோம் பொங்கல் வைப்போம்

அங்க நாலு பேரு பார்க்க உறவினர்கள்

போன உடனே வந்து அஹ் சூழ்நிலை அமையல அப்ப ஒவ்வொரு சமயம் function அப்பதான் போவோம் அவங்க அவங்க வீட்டுல function ஆ கூப்பிடறப்ப போவோம் யாராவது கூப்பிட்டா போவோம் அப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பொங்கல் குடுக்கறது கரும்பு குடுக்கறது உம் உம் சுற்றாத்தாரோட நீங்க வந்து பொங்கல் வந்து கொண்டாடறீங்க மிகவும் சிறப்பு வேற பொங்கல் அப்போ மண்பானை மண் பாத்திரத்திலேதான் நீங்க வந்து சம~ அந்த பொங்கல் சமைப்பீங்களா மண்பானையில இல்லை இல்ல வழக்கம் போல எப்பவுமே ஒரு பாத்திரம் silver பாத்திரம் சமைக்கிற பழக்கம் இருக்கா

பித்தளைல இருக்கும் செம்பு பாத்திரம்ன்னு சொல்லி அதுலதான் நாங்க வைப்போம் பித்தள பாத்திரம் எங்களுக்கு சீர் கொடுத்திருப்பாங்க அந்த பாத்திரத்துல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

அஹ் பித்தள பாத்திரத்தை தாமிர பாத்திரம்னு சொல்லுவாங்க புதுப்பா~

மிகவும் சிறப்பு பொதுவா இப்ப பார்த்தோம்னா நம்ம வந்து மண் பானையில தானே வைக்கிறது வந்து அஹ் உம் இப்ப எங்க வீட்டுல வந்து இப்பதான் நாங்க recent ஆ ஒரு நாலஞ்சு வருஷமாதான் gas stove வாங்கி use பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல எல்லாம்

ரொம்ப நல்லா இருந்தது இப்ப கூட நாங்க வந்து மண் பானையிலதான்

குடல் குழம்பு அப்புறம் எலும்பு குழம்பு இந்த மாதிரி வைக்கிறது எல்லாம் மண்பானையிலதான் வச்சிட்டு இருந்துட்டு இருக்கோம் இப்ப பொதுவா வந்து மண் குழம்புல வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறது இப்ப ஆந்திர பகுதிகளுக்கெல்லாம் போனோம்னா இந்த நெல்லூர் பகுதியில எல்லாம் மண்பானை மீன் குழம்பு அப்படினே அங்க வந்து தனியா அஹ் நெல்லூர் பக்கம் நெல்லூர் பகுதிகளுக்கு போனோம்னா அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பானதா இருக்கும் மீன் குழம்பு வந்து அவ்வளவு சுவையா வந்து சமைப்பாங்க ஆந்திர பகுதிகள்ல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 அங்க மிளகாயும் நல்லா இருக்கும் மிளகா விளையிற area தானே ஆந்திர குண்டூர் மிளகாய் ஆந்திரா மிளகான்னு சொல்லுவாங்களே உம் உம் அதிக காரத்தன்மை உடையதாதான் இருக்கும் அவங்களும் நிறைய காரமும் சாப்பிடுவாங்க

இப்ப நீங்களும் அந்த மாதிரி அஹ் காரம் எல்லாம் நிறைய சேர்த்துப்பீங்களா உணவுகள்ல ரொம்ப காரம் அதிகமா சேர்த்துக்கிறது இல்லை காரமான மிளகாய் வாங்கினா அளவா போட்டுக்கிறது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 நான் வந்து பொங்கல் வச்சு மொச்சக் குழம்பு இல்லாட்டி மொச்ச அஹ் gravy மாதிரி பண்ணிடுவேன் அதுக்கும் இதுக்கும் நல்லா இருக்கும் சுண்டல் உம் உம் இப்ப அஹ் விழாக் காலங்கள்ல இந்த மாரியம்மன் கோயில்ல எல்லாம் இப்போ கூழ் வந்து ஊத்துவாங்கல்ல இப்ப சென்னை பகுதிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வந்துருச்சுன்னா

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து கொடுப்பாங்க முருங்கைக்கீரை அஹ் அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு இந்த கூழு அதோட கொஞ்சம் தயிர் வந்து ஒரு சில இடத்துல தயிர் வந்து சேர்த்து வந்து கொடுப்பாங்க மூணு நேரமும் அதுதான் உணவா இருக்கும்